ஒரு பர்ஷன் வந்து சைட் ல உக்காந்துருக்காரு.

உள்ள வந்து சீட் போட்டு ஒரு வீடு நினைக்கிறேன்.

தென் பேனர்ல வந்து நேச்சர் பிரெஷ்னு சொல்லிட்டு பேனர்ல இருக்கு.

இது வந்து முன்னாடி இருக்கறது வந்து செஸ்ட் ஒர்க்கொட்டுக்காக இந்த மெஷினு .

இந்த பிச்சர்ல வந்து ஒரு இந்தியன் ரயில்வேஸ் வந்து நின்னுட்டுருக்கு.

நெறைய பெர்சன்ஸ் வந்து வில்லு வில்லு அம்போடு நிக்கறாங்க.

தூரத்துல பாத்தாக்க இந்த காம்பிடேஷன் ஓட பேனர் ஒன்னு வச்சிருக்காங்க.

இதுல வந்து ஒரு மரத்தால ஒரு டேபிள் இருக்கு.

இந்த பிக்சர்ல இது ஒரு இரயில்வே ஸ்டேஷன் .

கொஞ்ச பர்சன் வந்து வெளில நின்னுட்ருக்காங்க.

பின்னாடி வந்து ஒரு பஸ் ஒன்னு நிக்கிது.

பி_சி அண்டு மானிட்டர் மாடல் பாத்தாக்கா சேம்சங் .

இந்த பிக்சர்ல வந்து ஒரு ரூம்ல ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க.

இந்த பக்கோ ஒரு வாட்டர் கேன் இருக்கு அத கவுத்து வெச்சுருக்காங்க.

இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பெயிண்டிங் பாக்ஸ்தா இருக்கு.